இந்த ஃபோட்டோ ஒரு மினி ஸ்டோர்ல எடுத்துருக்காங்க.

இந்த வால் ப்ளூ அண்ட் ஒயிட்ல இருக்கு.

இ படத்துல ஒரு பில்டிங் ஹாஃல்ப் கன்ஸ்ட்ரன்டடா இருக்--

அங்க ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்--

அந்த ஃபேக்டரியோட வால்ஸ் வொயிட் அண்ட் கிரே கலர்ல .

இங்க யோகா பண்றது எல்லாமே கேர்ள்ஸ் .

இந்த ஃபோட்டோ ஒரு ஜிம்ல எடுத்துருக்காங்க.

போட்டோல ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு.

இது ஒரு வாட்டர் தீம் பார்க் .

இந்த ஃபோட்டோ சில்ட்ரன்ஸ் ஓட ஃபங்ஷன்ல எடுத்துருக்காங்க.

முன்னாடி ஒரு பெரிய நோட்டீஸ் போர்டு இருக்கு.

போட்டோல ஒரு பெரிய ரூம் இருக்கு.

பார்க்ல நறைய மக்கள் விளையாட வந்திருக்காங்க.

ஃட்டோல ஒரு பெரிய எம்ட்டி ஃபிளேஸ் இருக்--

இந்த ப்ளேஸ்ல சு ரவுண்டா டைல்ஸ் போட்டுருக்காங்க.